லினக்ஸ் அடிப்படை சிஸ்டம் அட்மிணிஸ்டரேஸன் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் சில அடிப்படை கமாண்ட்களை காணலாம்
அட்டூசர் சு யூசர்மாட் யூசர்டெல் இட் டு டிஎஃப் நான் லினக்ஸ்ஐ பயன்படுத்துகிறேன்
இந்த டுடோரியலை பார்பதற்கு முன்பு லீனக்ஸில் பொதுவான அப்ளிகேஷன் டுடோரியலை கற்றுக்கெள்ளுங்கள்
அதை இந்த இணையதளத்தில் பெறலாம்
இந்த டுடோரியலில் உள்ள சில கமாண்ட்களை பயன்படுத்த நமக்கு அட்மிண் அணுகல் தேவைப்படும்
முதலில் ஒரு புதிய பயனர் எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை கற்று கொள்வோம்
அட்டூசர் கமாண்ட் ஒரு புதிய பயனரையும் அதற்கான அணுகலையும் உருவாக்க உதவுகிறது
நாம் சுடோ கமாண்ட் உதவியுடன் பயனர் கணக்குகளை சேர்க்க முடியும்
நாம் தற்ப்போது சுடோ கமாண்ட்டை பற்றி தெரிந்து கொள்வோம்
சுடோ கமாண்ட் கணிணியின் முக்கிய பயனரை அட்மிண் அணுகலைக்கொண்டு சில கமாண்ட்களை பயன்படுத்த உதவுகிறது
சுடோ கமாண்ட் பல தேர்வுகளைக் கொண்டது
அவைகளை இந்த டுட்டோரியலில் நாம் காண்போம்
நாம் இப்போது ஒரு புதுய பயனரை எப்படி உருவாக்குவது என்று பார்ப்போம்
நான் எனது டெர்மினல் ஐ ஏற்கனவே திறந்துவைத்துள்ளேன்
இப்போது கமாண்டை உள்ளிடுவோம் சுடோ ஸ்பேஸ் அட்டூசர் பின் Enter கீயை அழுத்தவும்
இப்போது நமது கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டிய நேரம்
இங்கே அட்மிணுக்கான கடவுச்சொல்லை உள்ளீட்டு பின் Enter கீயை அழுத்தவும்
Terminalல் கடவுச்சொல்லை உள்ளிடும் பொழுது அதை பார்க இயலாது
எனவே நாம் கடவுச்சொல்லை கவனமாக உள்ளிட வேண்டும்
பின்னர் adduser ஒன்று அல்லது இரண்டு பெயர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்ற செய்தி தோன்றும
இப்பொழுது டக் என்ற பெயரில்
ஒரு புதிய பயனர் கணக்கை உருவாக்குவோம்
இப்போது கமாண்டை உள்ளீடுவோம்
சுடோ ஸ்பேஸ் அட்டூசர் பின் Enter கீயை அழுத்தவும்
டக் என்ற ஒரு புதிய பயனரை உருவாக்கிவிட்டோம்
ஒரு புதிய பயனரை உருவாக்கும் நிகழ்முறையில் பயனருக்கான ஒரு தனி homeடைரக்டரியும் உருவாக்கப்பட்டுவிட்டது
இங்கே கவனித்து பார்த்தால் புதிய பயனருக்கான கடவுச்சொல்லை உள்ளீட வேண்டியிருக்கும்
உங்கள் விருப்பத்திற்கேற்ப கடவுச்சொல்லை தரலாம்
இங்கே நான் டக் என்றே கொடுத்து Enter கீயை அழுத்துகிறேன்
மீண்டும் ஒரு முறை புதிய கடவுச்சொல்லை உள்ளீடவும்
பாதுகாப்பிற்க்காகவும் உறுதி செய்துகெள்ளவும் கடவுச்சொல் இரு முறை கேட்கப்படுகிறது
இப்பொழுது புதிய பயனருக்கான கடவுச்சொல் புதுப்பிக்கப்பட்டது
பின் பயனரின் மற்ற விவரங்களுக்கு கேட்கப்படும்
தற்போதைக்கு பயனரின்
முழுப்பெயர் டக் என்று கூறி பிற தகவல்களை தராமல் Enter கீயை அழுத்துகிறேன்
இதை உறுதி செய்ய ய் கீயை அழுத்துகிறேன்
இது அனைத்து தகவல்களும் சரியானதா என்று உறுதி செய்வதற்காகும்
இப்பொழுது புதிய பயனர் கணக்கு உருவாக்கப்பட்டுவிட்டதா என்று பார்ப்போம்
இப்போது கமாண்டை உள்ளீடுவோம்
எல்எஸ் ஸ்பேஸ் ஹோம் Enter கீயை அழுத்துகிறேன்
ஹோம் folderல் உள்ள பயனர்களின் பட்டியலை பெற இங்கு எல்எஸ் கமாண்டை பயன்படுத்துகிறேன்
இதோ நாம் புதியதாக உருவாக்கிய பயனர் டக்
ஸ்லைடுகளுக்கு செல்வோம்
சு என்பது ஸ்விட்ச் Userஐ குறிக்கிறது
சு ஸ்டாண்ட்ஸ் போர் ஸ்விட்ச் யூசர்
தற்போதைய பயனரில் இருந்து மற்றொரு பயனருக்கு மாறுவதற்கு இந்த கமாண்ட் உதவுகிறது
டெர்மினல் க்கு செல்வோம்
கமாண்டை உள்ளிடுவோம்
சு ஸ்பேஸ் ஹைபன் ஸ்பேஸ் டக் பிறகு Enter கீயை அழுத்துகிறேன்
இப்போது நமது கடவுச்சொல்லை உள்ளிட வேண்டிய நேரம்
டக் பயனரின் கடவுச்சொல்லை உள்ளிடுகிறேன்
கடவுச்சொல்லும் டக் என்பதை நினைவில்கொள்ளுங்கள்
இதோ டெர்மினல் முந்தய பயனரில் இருந்து புதிய பயனரான duckன் வேலை தளத்திற்கு மாற்றப்பட்டது
இந்த பயனரை விட்டு வெளியேற லாகவுட் என்று டைப் செய்து Enter கீயை அழுத்தவும்
இப்போது டெர்மினல் duckன் வேலை தளத்தில் இருந்து முந்தய பயனரான vinhaiன் வேலை தளத்திற்கு மாற்றப்பட்டது
அடுத்தபடியாக யூசர்மாட் ஐ பற்றி கற்ப்போம்
யூசர்மாட் கமாண்ட்
சூப்பர் பயனர் அல்லது ரூட் பயனர்க்கு மற்ற பயனர்களின் கணக்கு அமைப்பை மாற்ற உதவுகிறது
மேலும் பயனரின் கடவுச்சொல்லை மாற்ற உதவுகிறது
மேலும் பயனரின் கணக்கு என்றுடன் முடிய வேண்டும் என்று தீர்மானிக்க உதவுகிறது
இந்த கமாண்ட்களை செய்துபார்க்கலாம்
Terminalக்கு செல்வோம்
இங்கே ஒரு பயனரின் கணக்கு என்றுடன் முடிய வேண்டும் என்று தீர்மானிக்கலாம்
இங்கே கமண்ட்டை டைப் செய்வோம்
சுடோ ஸ்பேஸ் யூசர்மாட் ஸ்பேஸ் e ஸ்பேஸ் 2012 12 27 ஸ்பேஸ் டக் பின் Enter கீயை அழுத்தவும்
பயனரின் கணக்கின் கடைசி நாள் eன் உதவியுடன் மாற்றப்படுகிறது
இதோ டக் பயனர் கணக்கின் கடைசி நாள் மாற்றப்பட்டது
அடுத்தபடியாக யுயிட் மற்றும் கிட் கமாண்ட்களை பார்க்கலாம்
இட் கமாண்ட் பயனர் இட் மற்றும் குழு இட் கள் பற்றிய தகவல்களை காண உதவுகிறது
பயனரின் idஐ தெரிந்திகொள்ள இட் ஸ்பேஸ் uஐ பயன்படுத்துகிறேம்
குழு idஐ தெரிந்துகெள்ள இட் ஸ்பேஸ் gஐ பயன்படுத்துகிறேம்
இதை செய்துபார்க்கலாம்
Terminalக்கு செல்லுங்கள்
இட் பின் Enter கீயை அழுத்தவும்
இதோ நாம் பயன்படுத்தும் கணினியின் பயனர் இட் மற்றும் குழு இட் கள் பற்றிய தகவல்களை பார்க்கலாம்
பயனரின் idஐ மட்டும் தெரிந்துகொள்ள இட் ஸ்பேஸ் uஐ பயன்படுத்துகிறோம்
கமாண்டை டைப் செய்வோம்
இட் ஸ்பேஸ் u பின் Enter கீயை அழுத்தவும்
இங்கே பயனர்களின் இட் மட்டுமே தெரிகின்றன
idக்கு பதிலாக அவர்களின் பெயர்கள் வேண்டுமா
அதை தெரிந்துகெள்ள இதை டைப் செய்யவும்
இட் ஸ்பேஸ் n ஸ்பேஸ் u பின் Enter கீயை அழுத்தவும்
இப்பொழுது பயனர்களின் idக்கு பதிலாக அவர்களின் பெயர்களை காணலாம்
அடுத்தபடியாக குரூப் இட் கமாண்ட்களை கற்ப்போம்
கமாண்டை டைப் செய்யலாம் இட் ஸ்பேஸ் g
இங்கே நாம் குரூப் idக்களை பார்க்களாம்
அனைத்து பயனர்களின் க்ருப் idக்களை காண இட் ஸ்பேஸ் ஜி பின் Enter கீயை அழுத்தவும்
இங்கே ஜி கேப்பிட்டல் letterல் உள்ளதை கவனியுங்கள்
இதன் விடையை நீங்களே பார்த்துக்கொள்ளவும்
அடுத்தபடியாக ஒரு பயனர் கணக்கை எப்படி நீக்குவது என்று பார்க்கலாம்
அதற்க்கு யூசர்டெல் கமாண்டை பயன்படுத்துகிறோம்
இதன் மூலம் பயனரின் கணக்கு கணினியில் இருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது
இதை செய்துபார்க்கலாம்
சுடோ ஸ்பேஸ் யூசர்டெல் ஸ்பேஸ் r ஸ்பேஸ் டக் என டைப் செய்யவும்
இங்கே r தேர்வை பயன்படுத்தியுள்ளேன்
இது பயனருக்கான ஹோம் directoryஐயும் சேர்த்து நீக்கிவிடும்
Enter கீயை அழுத்தி என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்
இப்பொழுது பயனர் டக் முழுமையாக நீக்கப்பட்டது
இதை உறுதி செய்ய எல்எஸ் ஸ்பேஸ் home டைப் செய்து Enter கீயை அழுத்தவும்
இங்கே பார்த்தால் பயனர் டக் நீக்கப்பட்டுள்ளதை காணலாம்
ஸ்லைடுகளுக்கு செல்வோம்
லினக்ஸ் அடிப்படை சிஸ்டம் அட்மிணிஸ்டரேஸன் கமான்டனளில் சில டிஎஃப் மற்றும் டு கமான்ட்
டிஎஃப் கமாண்ட் மூலம் கணினி ஹார்ட் diskல் உள்ள வெற்றிடத்தின் அளவை தெரிந்துகொள்ளலாம்
டு கமாண்ட் ஒரு கோப்பு எடுத்துக்கெண்ட அளவை தெரியப்படுத்துகிறது
இந்த இரண்டு கமாண்ட்களையும் நீங்களே முயற்சிக்கவும்
Terminalக்கு செல்வோம்
மேலும் டிஎஃப் கமாண்டுடன் சில தேர்வுகளை பயன்படுத்தி பார்க்களாம்
டிஎஃப் ஸ்பேஸ் h டைப் செய்து Enter கீயை அழுத்தவும்
இது பைல் systemதின் தற்ப்போதைய மற்றும் முழு அளவையும் தெரியப்படுத்துகிறது
மேலும் இது திறக்கப்பட்டுள்ள discன் அளவை மனிதர்களால் படிக்கக்கூடிய வடிவில் காண்பிக்கின்றது
அடுத்து டு கமாண்டுடன் சில தேர்வுகளை பயன்படுத்தி பார்க்கலாம்
இதை செய்வதற்கு முன் உங்கள் ஹோம் folderல் சில டெக்ஸ்ட் fileகளை உருவாக்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன்
இல்லை என்றால் டெக்ஸ்ட் fileஐ உருவாக ஜெனரல் பர்ப்போஸ் யூட்டிலிட்டீஸ் இன் லினக்ஸ் tutorialஐ கானவும்
நான் ஏற்கனவே எனது ஹோம் directoryல் சில டெக்ஸ்ட் பைல் களை உருவாக்கியுள்ளேன்
ஹோம் directoryக்கு செல்ல terminalல் டைப் செய்வோம்
சிடி ஸ்பேஸ் ஹோம் பின் Enter கீயை அழுத்தவும்
பிறகு டு ஸ்பேஸ் s ஸ்பேஸ்
டிஎக்ஸ்டி டைப் செய்து Enter கீயை அழுத்தவும்
இந்த கமாண்ட் ஒரு directoryல் உள்ள டிஎக்ஸ்டி fileகளையும் அதன் அளைவயும் தெரியப்படுத்துகிறது
இது உங்கள் பயிற்சிக்கான நேரம்
டு ஸ்பேஸ் ch ஸ்பேஸ் txt பின் என்ன நடக்கிறது என்று பாருங்கள்
ஸ்லைடுகளுக்கு செல்வோம்
இப்போது கற்றவைகளை சுருக்கமாக பார்ப்போம்
அட்டூசர் கமாண்ட் முலம் புதிய பயனரை உருவாக்குதல்
சு வை பயன்படுத்தி ஒரு பயனரில் இருந்து மற்ற பயனருக்கு செல்லுதல்
யூசர்மாட் கமாண்ட் முலம் பயனரின் அமைப்பை மாற்றுதல்
யூசர்டெல் ஐ பயன்படுத்தி பயனரை நீக்குதல்
இட் கமாண்ட் யூசர் இட் மற்றும் குரூப் இட் கள் பற்றிய தகவல்களை தெரிவிக்கிறது
டிஎஃப் கமாண்ட் பைல் சிஸ்டம் ன் தற்போதைய மற்றும் மீதம் உள்ள அளவை தெரியப்படுகிறது
டு கமாண்ட் ஒரு கோப்பு எடுத்துக்கொண்ட அளவை தெரியப்படுகிறது
இந்த டுட்டோரியலின் முடிவிற்கு வந்துவிட்டோம்
இந்த இணையதளத்தில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் projectஐ எடுத்துரைக்கிறது
உங்கள் இன்டர்நெட்டின் வேகம் குறைவாக இருந்தால் வீடியோக்களை தரவிறக்கி செய்து பார்த்துக்கொள்ளவும்
ஸ்போக்கன் tutorialகளை வைத்து பயிற்சிகள் நடத்துகின்றோம்
இன்டர்நெட் தேர்வில் தேர்ச்சி பெருபவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படுகிறது
மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்புகொள்ளவும்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
மேற்கொண்டு விவரங்கள் இந்த இணைய முகவரியில் உள்ளது
உங்களிடம் இருந்து விடை பெறுவது பிரவின் ஐஐடி மும்பையிலிருந்து நன்றி